வணக்கம்
ஜியோஜெப்ரா ல் எக்ஸ்போர்ட் சிறப்பம்சம் குறித்த ஜியோஜெப்ரா டுடோரியலுக்கு நல்வரவு
ஜியோஜெப்ரா ஐ முதல் முறை பயன்படுத்துகிறீர்கள் எனில் ஸ்போகன் டுடோரியல் இணையத்தளத்தில் ஜியோஜெப்ரா அறிமுகம் குறித்த டுடோரியலை காணவும்
இந்த டுடோரியலில் ஜியோஜெப்ரா ல் எக்ஸ்போர்ட் சிறப்பம்சம் குறித்து கற்போம்
டிராவிங் பாட் வடிவங்களை ஸ்டாட்டிக் படங்களாக எக்ஸ்போர்ட் செய்தல் ஜியோஜெப்ரா பைல் களை டைனாமிக் எச்டிஎம்எல் வலைப்பக்கமாக எக்ஸ்போர்ட் செய்தல் ஜியோஜெப்ரா ஐ ஆரம்பிக்க நாம் பயன்படுத்துவது gnuலினக்ஸ் இயங்குதளம் உபுண்டு பதிப்பு 1004 எல்டிஎஸ் ஜியோஜெப்ரா பதிப்பு 32400 இப்போது ஜியோஜெப்ரா விண்டோ ல்
நீங்கள் ஏற்கனவே உருவாக்கிய ஜியோஜெப்ரா பைல் ஐ திறக்கவும்
அதற்கு செல்க பைல் பின் ஒப்பன் concentriccirclesஜிஜிபி ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் ல் சொடுக்குக அல்ஜெப்ரா மற்றும் ஸ்ப்ரெட்ஷீட் Viewகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் வியூ க்கு சென்று அந்த தேர்வுகளை நீக்கவும்
மூவ் கிராபிக்ஸ் வியூ டூல் ஐ பயன்படுத்தி டிராவிங் பாட் objectகளை இடத்தில் வைக்கலாம்
எக்ஸ்போர்ட் செய்ய Objectகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது எந்த objectஐயும் தேர்ந்தெடுக்கவில்லை எனில் முழு டிராவிங் பாட் ஐயும் எக்ஸ்போர்ட் செய்யலாம் பின்வருமாறு தேர்ந்தெடுக்கவும் பைல்க்ட்க்ட் எக்ஸ்போர்ட்ஜிடிஜிட் கிராபிக்ஸ் வியூ ஏஎஸ் பிக்சர் நீங்கள் எக்ஸ்போர்ட் செய்ய விரும்பு பார்மேட் ஐ தேர்ந்தெடுக்கவும் ப்ங் ஐ தேர்ந்தெடுக்கவும்
இங்கே அளவை மாற்றலாம் முன்னிருப்பு மதிப்புகளே இருக்கட்டும் இங்கே ரெசல்யூஷன் ஐ கூட்டவோ குறைக்கவோ முடியும்
சேவ் ல் சொடுக்குக
இங்கே போல்டர் பெயரை தேர்ந்தெடுத்து
பைல் பெயரை தேர்ந்தெடுக்கவும் பைல் டைப் ப்ங் ஏற்கனவே இங்குள்ளது பின் சேவ் ல் சொடுக்குக
சுருங்க சொல்ல டிராவிங் பாட் ல் ஆப்ஜெக்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும் அல்லது முழு டிராவிங் பாட் ஐயும் எக்ஸ்போர்ட் செய்ய எதையும் தேர்ந்தெடுக்காமல் விடவும் பைல் ஜிடெக்ஸ்போர்ட் ஜிடி கிராபிக்ஸ் வியூ ஏஎஸ் பிக்சர் தேர்வுகளுக்கு செல்க
பார்மேட் ஸ்கேல் மற்றும் ரெசல்யூஷன் ஐ தேர்ந்தெடுத்து
எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட பைல் ஐ சேமிக்கவும்
இப்போது பாடத்தின் இரண்டாம் பகுதி
ஜியோஜெப்ரா ஐ ஒரு டைனாமிக் வலைப்பக்கமாக எக்ஸ்போர்ட் செய்தல் முதலில் ஒரு ஜியோஜெப்ரா பைல் ஐ திறப்போம் உதாரணமாக இன்டீரியர் anglesஜிஜிபி இப்போது செல்க பைல் எக்ஸ்போர்ட் ஜிடிஜிடி டைனாமிக் வர்க்ஷீட் ஏஎஸ் வெப்பேஜ் ஒரு பெட்டி தோன்றுகிறது
தலைப்பு ஆத்தோர் பெயர்
மற்றும் தேதியை தரவும் ஜெனரல் மற்றும் அட்வான்ஸ்ட் என்ற இரு tabகள் உள்ளன ஜெனரல் Tab ல் கட்டமைப்பின் மேலேயும் கீழேயும் நீங்கள் சேர்க்க விரும்பும் உரையை உள்ளிடலாம்
கட்டமைப்புக்கு மேலே தெரிய இந்த உரையை சேர்ப்போம் விசைப்பலகையில் CTRL X ஐ அழுத்தி இந்த தகவலை வெட்டுகிறேன் பின் மீண்டும் விசைப்பலகையில் CTRLV ஐ அழுத்தி ஒட்டுகிறேன்
மூவ் தே வெர்ட்டிஸ் ஒஃப் தே டிரையாங்கில் ஆண்ட் அப்சர்வ் தே வால்யூஸ் ஒஃப் தே இன்டீரியர் ஆங்கில்ஸ் ஒஃப் தே டிரையாங்கில் இப்போது இதை கட்டமைப்புக்கு கீழே சேர்க்கவும் அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் வென் ஆ ப் ஆண்ட் சி அரே ஒன் ஆ ஸ்ட்ரெய்ட் லைன் பை டிராகிங் தே வெர்ட்டிஸ்
இப்போது அட்வான்ஸ்ட் Tab இங்கே ஜியோஜெப்ரா பக்கத்தின் பகுதியாக ஜியோஜெப்ரா ன் சிறப்பம்சங்கள் மற்றும் தேர்வுகளை சேர்க்க பல தேர்வு பெட்டிகள் உள்ளன
வலைப்பக்கத்தில் right கிளிக் வலது சொடிக்கி சிறப்பம்சத்தை செயல்படுத்த இதை குறியிடவும் labelகளை நகர்த்துதலை செயல்படுத்த இதை குறியிடவும் கட்டமைப்பை உண்மையான நிலைக்கு கொண்டுவரும் இக்கான் ஐ பெற இதை குறியிடவும் ஜியோஜெப்ரா வலைப்பக்கத்தின் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கும் போது உங்கள் கணினியில் ஜியோஜெப்ரா அப்ளிகேஷன் விண்டோ வேண்டும் எனில் இதை குறியிடவும் மேனு பார் டூல் பார் மற்றும் இன்புட் பார்
அல்லது சேவ் மற்றும் பிரின்ட் சிறப்பம்சங்கள் உங்கள் வலைப்பக்கத்தில் தோன்றவேண்டுமெனில் இங்கே அதற்கான பெட்டிகளில் குறியிடவும் வலைப்பக்கத்தில் தோன்றும் ஜியோஜெப்ரா விண்டோ ன் அகலம் மற்றும் உயரத்தையும் நாம் இங்கே மாற்றலாம் எக்ஸ்போர்ட் ஐ தேர்ந்தெடுத்து
ப்ரவ்சர் ல் இதை பார்க்க ஒரு எச்டிஎம்எல் பைல் ஆக சேமிக்கவும் பயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரவ்சர் ஐ நான் பயன்படுத்துவதால் இதை எக்ஸ்போர்ட் செய்தவுடன் உடனடியாக திறக்கிறது
கட்டமைப்பின் மேலே உரையை நீங்கள் காணலாம்
அதேபோல கட்டமைப்பின் கீழேயும்
இது ஒரு டைனாமிக் வலைப்பக்கம் என்பதால் வெர்டெக்ஸ் களை நாம் நகர்த்தலாம்
வடிவத்தின் மாற்றங்களை கவனிக்கவும்
சுருங்க சொல்ல நீங்கள் ஏற்கனவே உருவாக்கிய ஒரு ஜியோஜெப்ரா பைல் ஐ திறக்கவும் அதற்கு செல்க பைல் ஜிடெக்ஸ்போர்ட் ஜிடி டைனாமிக் வர்க்ஷீட் ஏஎஸ் வெப்பேஜ் தலைப்பு உரை மற்றும் மேம்பட்ட சிறப்பம்சங்களை தேர்ந்தெடுத்து ஜியோஜெப்ரா பைல் ஐ ஒரு வலைப்பக்கம் எச்டிஎம்எல் பைல் ஆக எக்ஸ்போர்ட் செய்யவும் ஒரு வெப் ப்ரவ்சர் ஐ பயன்படுத்தி அந்த எச்டிஎம்எல் பைல் ஐ பார்க்கவும்
வெப் ப்ரவ்சர் ல் ஜியோஜெப்ரா ல் வேலை செய்ய ஜாவா ஐ நிறுவவேண்டியிருக்கலாம் இப்போது பயிற்சி - ஏதேனும் ஜியோஜெப்ரா பைல் ஐ திறந்து
அதில் குறிப்பிட்ட objectகளையோ அல்லது முழு டிராவிங் பாட் ஐயோ தேர்ந்தெடுத்து அதை ஸ்டாட்டிக் படமாகவும் ஒரு டைனாமிக் வலைப்பக்கமாகவும் எக்ஸ்போர்ட் செய்க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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்